இல்ல madam. fifteen thousand லையே, ten thousand வேண்டாம் madam. வாங்குறது கொஞ்சம் நல்லா வாங்கிரலாம். fifteen thousand லையே சொல்லுங்க madam. ஆமா madam. இப்போ ஒரு mobile வாங்குனோம்னா, ரெண்டு பேரும் சண்ட போட்டுட்டு கெடப்பாங்க madam. எனக்கு குடு, எனக்கு குடுன்னு. வாங்குறது வாங்குறோம் ரெண்டு பேர்த்துக்கா வாங்கிருவோம் madam.

ஆஹ் சொல்லுங்க madam. எதா இருந்தாலும் சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கணும் madam. அப்போ வேல easy ஆ இருக்கும். உம் உம் Okay. நீங்களே இப்போ தான் work பண்றீங்களா madam? இப்போ அந்த mobile ல இருந்து தான் பேசுறீங்களா madam? ஒப்போ?

Fourteen thousand five hundred ங்களா madam? Okay, okay, okay. நல்லா இருக்கும்ல madam அது? இப்போ online class லாம் இல்ல madam. Online class லாம் attend பண்ணலாம்ல அதுல?

Okay. Okay madam.

Okay madam, okay madam. ஆஹ் இருக்கேன் madam, okay madam. யாரு madam photo லாம் எடுக்கப் போறாங்க? இப்போ photo எடுக்குற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் இல்ல madam. அதுலாம் உம் அப்படிங்களா madam? அதுலாம் நமக்கு தெரியாது madam இல்ல madam. colour வந்து நம்மளுக்கு important கிடையாது madam. Blue colour, black colour இருக்குங்களா madam? Okay, okay, okay. சரி madam. சரி madam. Okay

ஆஹ் அதுக்காக தான் madam. ரெண்டு பசங்க இருக்காங்க. ரெண்டு பேருக்கு,

ஒ அப்படிங்களா? அதோட இது கம்மிங்களா madam? ram என்னவோ அதுல ஆறு சொன்னீங்க போல. இல்ல madam. அப்ப நீங்க, அப்ப நீங்க அதே குடுத்துருங்க madam. பழசே சொன்னீங்கல madam. அந்த ஒப்போல

ஆஹ் okay mam. okay mam. அதுலையே குடுத்துருங்க madam. Okay madam. அப்ப நான் இப்ப நேரா showroom வந்து உங்கள contact பண்றேன் madam. நான் வந்து உங்கள்ட்ட வந்து, நான் direct ஆ direct ஆ showroom வந்து உங்கள contact பண்றேன் madam நேரா. ஆஹ் வந்து, contact பண்ணி, உங்கள்ட்ட நான் mobile வாங்கிக்குறேன் madam. Okay ங்களா madam ஆஹ் ஆஹ் ஆமா madam. ரெண்டு mobile வாங்கிக்குறேன் madam. Okay madam. Thank you madam. இல்ல madam நான் நேர்ல வந்தமேட்டு, மத்த detail லாம் நான் வாங்கிக்கிறேன் madam. எனக்கு இந்த இடத்துல, okay கெடைக்க வேண்டியது கெடச்சிரிச்சி. நான் வந்துஅங்க பாத்துக்குறேன் madam. Okay.

குரு அர்ஜன் தேவ் தலைப்பு கலை மேலாண்மை மற்றும் கருத்தியல் ஸ்ரீ குரு அர்ஜன் தேவ்ஜி சீக்கியர்களின் ஐந்தாவது குரு ஆவார், நான்காவது குரு ராம்தாஸ்ஜி மற்றும் பிபி பாணி ஆகியோருக்கு ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்றில் பிறந்தார் நடைபெற்றது அவர் பெயர் கங்காஜி மற்றும் ஜலந்தர் மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமத்தில் வசிப்பவர் அவரது ஒரே மகன் ஹர்கோபிந்த்ஜி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

பதினோரு பற்கள் மற்றும் குரு கர் உறவினர்களின் வசனங்களை சேர்த்துள்ளார் குரு கிரந்த சாஹிப்பில் இருந்து பெரும்பாலான வசனங்கள் குரு அர்ஜன் தேவ்ஜியின் வசனங்களாகும் அவரது கருத்துக்களுக்கான தனது உறுதியையும் வெளிப்படுத்தும் குருஜி அக்கால அரசாங்கத்தின் கி. பி ஆயிர~ ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு ஷகாதத் குடிப்பதன் மூலம் சீக்கியர்களின் தியாகிகளின் தங்க பாரம்பரியத்தை உடைத்தார்

ஆப்ஜியின் இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு ஸ்லோகங்கள் ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளன, அவர் கி. பி ஆயி~ ஆயிரத்தி ஐந்நூத்தி எண்பத்தி ஒன்று பாணியை இயற்றினார் ஆயிரத்தி அறுநூத்தி நாலு முதல் கி. பி நேரம் பொது போது ஏற்றப்பட்டது குருஜியின் முக்கிய கவிதைகள் கௌடி, சுப்மானி, பகாமா பவன் அக்ரி, துர்ஹதே, குண்வந்தி, அஞ்சுழி, பாரே, திண்ராணி, ராகா, ஆதி ராகங்கள், கட்சட வசனங்கள் கௌரி சுக்மணி சுக்மணி சாஹிப் என்பது மணி ஸ்ரீ குரு அர்ஜன் தேவ்ஜியின் முழு கவிதைகளிலும் மிகச்சிறந்த மற்றும் மிக முக்கியமான படைப்பாகும் இது குர்மதி தத்துவத்தையும் குர்மதி கவிதை லட்சியத்தையும் வெளிப்படுத்துகிறது ஸ்லோகங்கள் ஆகும் மனித வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மனம் மற்றும் ஆன்மீக பிரச்சனைகள் அமைதிக்காக சரியாக தீர்க்கப்பட்ட

வசனம் கொடுப்பது செய்யப்பட்டுள்ளது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

இது ஒரு சமஸ்கிருத வார்த்தையின் அர்த்தம் கூப்பிய கைகளுடன் மன்றாடுவது இறைவன் நாமம் பெறுவதற்காக செய்யப்படும் மன்றாட்டு குரு அர்ஜன் தேவ்ஜிக்கு இரண்டு அஞ்சலிகள் நான்கு வசனங்களும் இரண்டு, எட்டு வசனங்களும் உள்ளன இந்த கவிதை இந்த வடிவத்தில் குருஜி ஜீவனுக்கு தன்னைத்தானே சரணடையுமாறு கற்பித்தார் மனிதனின் மாய ஆசையைத் துரத்தல், சத்தியத்தின் உத்வேகம், அகநிலை தீமைகளை துரத்தல் ஆகியவை வலியுறுத்தப்பட்டுள்ளன இவை கொடிய ராகத்தில் உள்ளன பர்காம மாஜ். பர்காமா என்றால் பனிரெண்டு மாதங்கள் என்பது குரு சாஹிப் இயற்கையான சூழலில் முன்வைத்த ஒரு கவிதை விளக்கம் இயற்கையில் மாற்றம் ஏற்படுவது போல மனித உணர்வுகளிலும் மாற்றம் உள்ளது டோன் அதன் அடிப்படை முன்மாதிரி மற்றும் திர்ஹான் இஸ்திரி அதன் கதாநாயகி இதில் கணவன் வடிவான கடவுளை பிரிந்து

ஆன்மீகம், மாயவாதம், ஒழுக்கம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை பஹாவில் விவரிக்கப்பட்டுள்ளன குணவந்தி ஷிகி யாகம் குண்வந்தி என்பது பதிமூன்று வரிகளை கொண்ட சுகி ராகத்தில் குருஜியின் பிரதிநிதி முக்கியத்துவம் வாய்ந்த செல்வாக்கு மிக்க மற்றும் குறியீட்டு பாணியாகும் இதன் முக்கிய மற்றும் அடிப்படை கருப்பொருள் பிரபு மிலாப் ஆகும் அறிஞர்களின் கூற்றுப்படி குண்வந்தி என்பது நல்ல குணங்களைக் கொண்ட ஒரு பெண்ணின் பாடல் இதற்கிடையில் அறுவது சிறந்த குணங்கள் விளக்கப்பட்டுள்ளன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

இருபத்தி இரண்டு எழுத்துக்கள் குரு அர்ஜன் தேவ் இந்த புகழ்பெற்ற படைப்பில் இருபத்தி இரண்டு எழுத்துக்களின் அடிப்படையில் விளக்கி கற்பித்துள்ளார் இதில் ஐம்பத்தி ஐந்து சரணங்களும் ஐம்பத்தி ஆறு ஸ்லோகங்களும் உள்ளன பகத் கபீர் மற்றும் குரு அர்ஜன் தேவ் என்பது குரு கிரந்த சாஹிப்பில் உள்ள இரண்டு எழுத்துக்கள் ஜி மற்றும் இரண்டு ராகங்களும் கவுடியாவில் கடிகாரம் பெஹார் என்பது ஒரு கவிதை வடிவமாகும் இது கவிதை கால அளவை அடிப்படையாக கொண்டது மனிதனுக்கு வாழ்க்கைய பற்றிய விழிப்புணர்வை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 ஸ்லோகோ சகஸ்கிருதி இதில் குருமத் கொள்கைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த செய்யுளில் உலகத்தின் நிலைமையை குறிப்பிடும் போது கர்ம சம்பவங்களையும் நாம் சிம்ரனையும் கண்டித்து வலியுறுத்தியுள்ளனர்

இது கதையின் வார்த்தை இதில் குரு சாஹிப் ஹரி கீர்த்தனையின் மூலம் தீமைகளை அழித்து பக்தி ரசத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் மெல்லும் இது பதினோரு ஸ்லோகங்களை கொண்டுள்ளது அவை நான்கு பக்தர்களுக்கு உரையாற்றப்படுகின்றன சிம்மன் மூசன்ஜா, சம்மன் மூஸன் ஜமால் பதாங் அதனால்தான் படைப்பு மெல்லப்படுவதில்லை இது இறைவனின் அன்பின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது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

முண்டவணி மங்களா ஐந்து இதில் குரு சாஹிப்பின் இரண்டு ஸ்லோகங்கள் மட்டுமே உள்ளன அவை குரு கிரந்த சாஹிப்பின் இறுதி சோகங்களாகும் இது தவிர பானி, ருத்தி, தித்தி, தின்றைனி சாந்~ ஸ்லோகோ ஸ்ரீ முக்வாத் மஹாலா ஐந்து அஷ்டபதி மற்றும் ஆறு முறை வர்கௌடி, வர்க்கச்ரி, வர்க் ஜெயசாரி, வர்க் ராமுகாளி, வர்க் மரு, மற்றும் வர் வசந்த் போன்றவை

கலை ஏற்பாடு குரு அர்ஜன் தேவ்ஜியின் கவிதையின் கட்டிடக்கலை அம்சங்கள் அதன் ராசா உருவகப் படங்கள் மொழி மற்றும் நடை மற்றும் ரயின் திட்டம் சாறு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

பயன்படுத்தியுள்ளார் சாந்தராசா உலக அமைதியின்மையால் அல்லது தர்க் ஞானத்தால் மனதில் வைராக் உதிக்கும் போது சாந்தராசா நிலை அங்கே கருதப்படுகிறது குருஜியின் பாணியில் பல ராசாக்கள் இருந்தாலும்

அவங்க divorce final ஆனபோது அந்த பொண்ணு இவங்க போட்ட தாலி மொதக்கொண்டு எல்லா நகையையும் திருப்பி குடுத்துடுச்சு இவங்களும் அவ கொண்டுவந்த சீர்ல ஒரு சீர் விடாம திரும்பி குடுத்துட்டாங்க நான் உங்க மாமா சாந்திமா

அடுத்து வரும் நாட்களில் இது போன்ற பல கேள்விகளை தான் சந்திக்க வேண்டி இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டவளாய் நான் இதெல்லாம் bureau ல்ல வச்சிருறேன்மா என்று எழுந்த நனையுடன் உள்ளே சென்றாள். அவள் காயப்படுத்திவிட்ட அல்ப சந்தோஷத்தில் முகத்தில் குட்டி புன்னகையுடன் நகர்ந்தாள் சுகன்யா. அதைப் பார்த்துக் கொண்டிருந்த செல்வம் உள்ளே வந்து இது புதுசா செஞ்சு வாங்கி வந்த chain நகையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு model காமிக்க போயிருந்தோம் என்றான். நான் கேட்கவே இல்லையே அண்ணா. நீ அண்ணி சொன்னதை கேட்டு upset ஆயிட்டேன்னு எனக்கு தெரியும்டா பாப்பா என்றான். தங்கையின் வருத்தம் பொறுக்க மாட்டாதவனாய் எல்லாம் தெரிஞ்சு தானே அண்ணா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி நிறைய பேச்சு வரும். நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன் அவர் என்னை மட்டும் தான் விரும்புறாருன்னு எனக்கு தெரியும் அது போதும் அண்ணா எனக்கு சொல்லும் போதே கண்கள் கலங்கிவிட அவளை ஆதரவாக தோளோடு அணைத்துக் கொண்டார். இது நீ விரும்பி ஏத்துகிட்ட வாழ்க்கை பாப்பா. யாரு எப்படி பேசினாலும் அதை ஒரு காதுல வாங்கி அடுத்த காது வழியா வெளியே விட்டுடணும் சரியா அவள் தலையாட்ட எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு குழப்பிக்ககூடாது அது உங்க ரெண்டு பேருக்கும் நல்லதில்ல பேசறவங்க எல்லாரும் பத்து நாள் பேசிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க ஆனா கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போறது பரத் மட்டும் தான் அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ எனக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம் புரிஞ்சுதா அவள் முகத்தில் விழுந்த முடியை விலக்கிவிட்டவாரே கேட்க தனக்கு அம்மையப்பன் ஆகிப்போன அண்ணனின் அக்கரையில் நெகிழ்ந்து போனவளாய் அவன் உயரத்திற்கு நிமிர்ந்து பார்த்தவள் நீ எனக்கு அண்ணனா அப்பாவா அன்பிலும் நன்றியிலும் நிரம்பிவிட்ட கண்களுடன் கேட்க பாப்பா அவளை அணைத்துக் கொண்டான் செல்வம். சிறிது நேர ஓய்வுக்குப் பிறகு அன்றைக்கான செலவு கணக்கை கணக்குப்பிள்ளை வந்து விட்டுப் போக அதை செல்வனும் சந்திரனும் hall லில் அமர்ந்து சரி பார்த்துக் கொண்டிருந்தனர். அதை பார்த்த விஷ்வன் அவளுக்கு போட்ட நகையெல்லாம் யாரு பணத்துல வாங்குனது அந்த செயின் பெரியப்பாவோடது தெரியும் மத்ததெல்லாம் யாரு வாங்குனா வீட்டு மொத்தத்துக்கும் function ன்னு சொல்லிட்டு இங்க வேலை செய்யுற அத்தனை பேருக்கும் எதுக்கு சாப்பாடு போட்டீங்க இன்னைக்கு ஆன செலவெல்லாம் யார் கணக்கு? இந்த கல்யாணம் நம்ம குடும்ப செலவா இல்ல இவ அப்பன் வீட்டு செலவா வேண்டுமென்றே வம்பை ஆரம்பிக்க உடனே சேர்ந்து

படக்கென்று எழுந்து உள்ளே போனாள் கொஞ்சமாவது அண்ணன்னு மரியாதை இருக்கா பாரு என்ன திமிரு ரெண்டாந்தாரமா போறதுக்கு இத்தனை திமிருன்னா இவள எல்லாம் நல்லவிதமா கட்டிக் கொடுத்தா என்ன ஆட்டம் போடுவாளோ சுகன்யா அவள் காதில் விழ வேண்டுமென்றே சத்தமாக பேசினார். எதுக்கு நீங்க பாப்பாவ எப்ப பாரு கரிச்சி கொட்டிக்கிட்டே இருக்கீங்க அண்ணி அவ உங்களை என்ன பண்ணா எதுக்கு அவ மேல இத்தனை வெறுப்பு உங்களுக்கு அது என்ன பேச்சு ரெண்டாந்தாரம் மூணாந்தாரம்னு அவன இத்தனை நாளா காதலிச்சு அவன்தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்க போறா அவ. இனி அவள பத்தியோ பரத்தைப் பத்தியோ நீங்க இப்படி பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். செல்வம் கோபமாக சொல்ல நான் என்ன இல்லாததயா சொல்லிட்டேன் உள்ளத தானே சொன்னேன் கொழுந்தனாரே பதிலுக்கு அவ பேச இன்னைக்கு தான் அவளுக்கு நிச்சயம் ஆயிருக்கு பத்து நாளுல கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போக போறாளே அவகிட்ட நாலு வார்த்தை நல்லவிதமா பேசுவோம்னு உங்களுக்கு தோணுதா கேட்டவாரே தாயிடம் திரும்பியவன் என்னம்மா நீங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நான் கேட்டுட்டு இருக்கேன் என்றான் வருத்தமாக இதுபோல சண்டை அவர்கள் வீட்டில் வழக்கமாக நடப்பது என்பதால் உள்ளே சென்றதும் மரக்கதவை சாத்தியவர் பரத்திற்கு அழைக்க அந்த அழைப்பு வெகு நேரத்திற்கு எடுக்கப்படவே இல்லை என்னடா யார் கணக்குல இருந்து செலவு பண்றீங்கன்னு கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு நீ என்ன அண்ணிய மரியாதை இல்லாம பேசுற. தன் மனைவிக்கு பரிந்து கொண்டு வர என்னப்பா அங்க சத்தம் அப்போதுதான் ஓய்வாக படுத்திருந்த ஜெகன் உள்ளே இருந்து குரல் கொடுத்தார். ஒண்ணும் இல்ல அப்பா அண்ணன் கிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கோம் என்று hall லில் இருந்து இயல்பாக குரல் கொடுத்தான் சந்திரன். அதான் கேள்வின்னு வந்துருச்சில்ல இந்த செலவெல்லாம் யாரு கணக்குன்னு சொல்லுங்க, சுகன்யா கேட்க யார் கணக்குன்னா உங்களுக்கு என்ன அண்ணி

குடும்பத்துக்கு மூத்த பையன் என்ன இவன் எப்படி மரியாதை இல்லாம பேசுறான். நீங்க வேடிக்கை பார்த்துகிட்டு இருக்கீங்க நீ மூத்தவனா இந்த குடும்பத்துக்கு என்னப்பா பண்ணிருக்க. உன் பொண்டாட்டி உன் குழந்தைங்கன்னு தனியா ஒதுங்கிட்டே இன்னைக்கு கூட மூணாவது மனுஷன் மாதிரி

அக்கா பொண்ணு விசேஷத்துக்குலாம் நான் வரதே பெருசு அன்னைக்கு அந்த பரத் பையன் hospital ல வச்சு என்னை அடிச்சிட்டான். அவன் பண்ண வேலைக்கு நானெல்லாம் அவன் மூஞ்சிலே முழிக்ககூடாது. அக்கா முகத்துக்காக தான் நான் இன்னைக்கு இங்க வந்தேன். இல்லன்னா வந்தே இருக்க மாட்டேன். அவனுக்கு எல்லாம் அவ்வளவு தான் மரியாதை என்றான் ஆத்திரத்துடன். நீ எதுக்கு வந்தேன்னு எங்களுக்கு தெரியாதா உன் மாமனாரு உனக்கு முன்னாடியே வந்துட்டாரு அவர் வந்து நீ வராம இருந்தா உனக்கு தான் கேவலம் சும்மா அப்பாக்காக வந்தேன் ஆயாக்காக வந்தேன் scene போடாதே. over scene உ உடம்புக்கு ஆகாது. அடங்குடா என்றான் சந்திரன் என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் யாருமில்லாத அனாதைக்கு ஏத்துக்கிட்டு ரெண்டு பேரும் over ரா பேசிகிட்டிருக்கீங்க. விஸ்வம் கத்த யாருடா அனாதை அவளுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்டா நீதான் அம்மா அப்பா தம்பின்னு எல்லாரையும் விட்டுட்டு மாமனார் வீட்டோட போயி அடைக்கலம் ஆயிட்ட. அவள சொல்றதுக்கு முன்னாடி உன்ன பத்தி யோசி என்றான் செல்வம் நக்கல் சிரிப்புடன் என்னடா என்று விஸ்வம் அவன் சட்டையை பிடிக்க, ஐயோ! ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க தீபா அழ கதவை திறந்து கொண்டு வந்து கேட்டாள் எனக்காக நீங்க பேசுன வரைக்கும் போதும் முதல்ல உள்ள வாங்க அண்ணா ரெண்டு பேரும் please என்னால தான் உங்களுக்குள்ள எப்போதுமே பிரச்சனை தயவு பண்ணி சண்டை போட்டுக்காதீங்க என்று இருவரையும் தள்ளிக் கொண்டு தன் அறைக்குச் சென்றாள். நடந்தவை அத்தனையும் அறையுனுள் படுத்தவாறே கேட்டுக் கொண்டிருந்த ஜெகன் வெளியில் வந்து, என்னடா வீட்ல நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீ ஓங்கி கத்த அப்படியே அடங்கிப் போனான் விஸ்வம் உன் மச்சானுக்கு பொண்ணு கொடுக்காத கடுப்புல என்ன வேணாலும் பேசுவியாபா விஸ்வம் நீ யார்கிட்ட பேசுறேன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. இப்ப உனக்கு என்ன தெரியணும். இந்த கல்யாண செலவெல்லாம் நான் தாண்டா பண்றேன் லட்சம் லட்சமா செலவழிச்சு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ண போறேன். நான் வளர்த்த பொண்ணு இவ. நாளைக்கு நான் சம்பாதிச்ச சொத்துலேந்து பங்கு கூட கொடுப்பேன். என்னடா செய்வ நீ

எப்படி குடும்பத்தை அனுசரிச்சு போகணும்னு என்னைக்காவது சொல்லிக் குடுத்து இருக்கியா. இப்ப பொறுமையா பேசுன்னு என்னை சொல்ல வந்துட்ட நல்ல காரியத்துக்கு வந்து நின்னுட்டு கடைசியா பிரச்சனை பண்ணிட்டு போக தான் ரெண்டு பேரும் லாயக்கு எல்லாருக்கும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் யாராவது அவளையும் மாப்பிள்ளையையும் ஏதாச்சும் அனாவசியமா பேசினீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் தொலைச்சுப்புடுவேன் தொலைச்சு அவன் ஒரே போடாக போட கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டு மனைவியுடன் கிளம்பி விட்டான் விஸ்வா பாத்தியாடி உன் மூத்த புள்ளைய இத்தனை நாளும் நான் பொறுப்பில்லாம இருந்துட்டேன் தப்புதான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டானா ஜெகன் வருத்தமாக சொன்ன எல்லாம் அவன் பொண்டாட்டி அப்படி ஆக்கி வச்சிருக்கா நாம என்னங்க பண்ண முடியும் என்றார் தீபா கவலையாக விஸ்வம் கிளம்பியது தெரிந்து செல்வமும் சந்திரனும் வெளியே வர இவனை எல்லாம் ஏம்பா வர சொன்னிங்க?

அவள் தீவிரமான யோசனையுடன் தன் பெற்றோரின் படத்தை பார்த்துக் கொண்டே அமர்ந்திருந்தான். அங்கே car ரின் இருந்து உள்ளே இருந்த சக்தி பிரியாவை வீட்டிற்குள் வந்ததும் வராததுமாக என்னவென்று சாந்தி விசாரிக்க அத்தனை நேரம் மனதினுள் அடக்கி வைத்திருந்த இனம் புரியாத கோபம், இயலாமை, புகுந்த வீட்டின் அழுத்தம் இனம் அத்தனையும் அழுதையாக வெடிக்க நீங்க அன்னைக்கு வந்து அழைச்சிட்டு போன வரைக்கும் என் மாமியார் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இவரும் அவங்க பேச்சைக் கேட்டுகிட்டு என்ன எடுக்குறாரு. என்ன ஏன் நிம்மதியே போச்சு என்று புலம்ப ஆரம்பிக்க ஏன்மா தம்பி தான் ஆரம்பத்திலே முடியாதுன்னு தெளிவா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டான் இல்ல ஏன் பொண்ண மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணையும் பண்ணிக்க மாட்டேன்னு தான சொன்னா உன் தம்பி இப்ப என்ன திடீர்னு எதிர்வீட்டு பொண்ணு மேல காதல் வந்துருச்சுன்னு கேக்குறாங்க எங்க மாமியார். என்றார் அழுகையோடு ஏன் உன் நாத்தனாரக் கட்டிக்க ஊர்ல மாப்பிள்ளையே இல்லையா என்ன ஒழுங்கா matrimony ல book பண்ணி வச்சு பொறுப்பா மாப்பிள்ளை பாக்க சொல்லு அதை விட்டுட்டு எனக்கு எப்ப காதல் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை என்றான் பரத் சூடாக நீ நினைச்சிருந்தா உன் தம்பிகிட்ட பேசி ஷோபனாவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. இவ வேற சொன்னதே சொல்லி ஏன் உயிரை வாங்குறாரு அம்மா அவள் தொடர்ந்து புலம்ப வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த குழந்தைகளை மேலே video game விளையாடுமாறு அனுப்பியவர் நீ சொன்னா நான் உடனே கேட்டுருவேனா எனக்குன்னு தனியா புத்தி இல்லையா என்ன அவரு அவங்க அம்மா பேச்சையும் தங்கச்சி பேச்சையும் கேட்டு தலையாட்டுற மாதிரி உன்னையும் நினைச்சுட்டாரு போல மச்சான் அவன் அழுத்தமாக அக்காவிடம் கேட்க நீ சும்மா அவர பேசாத பரத் என்றாள் திவ்யா கோபத்துடன் ஏன் உன் புருஷனை பேசுனா கோவம் வருதுல்ல. அதே மாதிரி உன் மாமியார் என்ன பேசுனதுக்கும் அவளுக்கு கோபம் வந்துருக்கணும் என் தம்பிய என்னால கட்டாயப்படுத்த முடியாது அவன் விருப்பம் என்னவோ அப்படித்தான் பண்ணுவான்னு அந்த இடத்துலே நீ பேச்ச cut பண்ணி விட்டுருக்கணும். அத விட்டுட்டு இங்க வந்து பொலம்புனா என்ன அர்த்தம். அப்படிலாம் அங்க பேச முடியாது பரத் அப்ப மச்சான் கிட்ட தனியா பொறுமையா எடுத்து சொல்லி இருக்கணும் நான் பேசுறத அவரு காது கொடுத்து

நான் எப்ப இங்க வந்து அவள பார்த்தேனோ அப்பவே நான் அவள விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். நான் ஏன் காதலை வெளிப்படுத்த எந்த முயற்சியும் பண்ணாம அவள avoid பண்ண. ஆனா அவ ஊரு உலகம் முன்னாடி பட்டுன்னு போட்டு ஒடச்சுட்டா. அவ்ளோதான் வித்தியாசம் இத்தன கஷ்டத்துக்கு அப்புறம் கடவுள் எனக்கு குடுத்த வரம் அக்கா அவ யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அவளை விட்டுக் கொடுக்கிறதா இல்லை please புரிஞ்சுக்கோ. நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சன்னா தயவு பண்ணி இனிமே இந்த பேச்ச ஏன்கிட்டயோ அவ முன்னாடியோ பேசிடாத என்றான் உறுதியாக இத்தன வருஷம் கழிச்சு என் மகனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அது கூட சில பேருக்கு பொறுக்க மாட்டேங்குது சாந்தி புலம்ப நீங்க விடுங்கம்மா இன்னைக்கு என் மாமனாரு ஏன்கிட்ட எவ்வளவு சந்தோஷமா பேசினாரு தெரியுமா. ரொம்ப நல்ல முடிவு எடுத்துருக்கீங்க உங்களுக்கு இனிமே எல்லாமே நல்லாதான் நடக்கும்னு ரொம்ப positive ஆ பேசுனாரு அம்மா இவ புருஷனையும் மாமியாரையும் திருப்தி படுத்த ஏன் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ண முடியாது என்றான் அக்காவிடம் திரும்பி நான் என்ன பாடுபட்டு divorce வாங்கிட்டு வந்தேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. மத்தவங்க எல்லாரும் பேசுனா சரி அத கேட்டுட்டு நீயும் இங்க வந்து சொல்ற பாரு அதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அக்கா கல்யாணம் நிச்சயம் ஆன சந்தோஷத்தை கூட நிம்மதியா அனுபவிக்க விட மாட்டீங்க போலருக்கு எல்லாம் என் தலையெழுத்து தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டான் எனக்கு புரியுது டா உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு என்னால சந்தோஷப்படகூட முடியல அத்தன torture எனக்கு sorry டா வந்த உடனே நான் இதை பேசிருக்கக் கூடாதுதான் மன்னிச்சிடு

பெரியவ tenth து leave போட்டா பாடம் போயிடும் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரேண்டா என்றார் பாட்டி பசிக்குது என்றவாரே கீழே வந்த திவ்யா, அம்மா portion எல்லாம் முடிஞ்சுது revision தான் பண்றாங்க

உற்சாகத்தில் குதித்ததில் சற்று முன்புவரை இருந்த இறுக்கமான சூழ்நிலை இலகுவானது சரி எல்லாரும் tiffin சாப்பிட வாங்க சாந்தி அழைக்க எனக்கு வேண்டாமா என்றவாறே அறைக்குள் வந்தவன் phone ஐ எடுத்துப் பார்க்க செல்வமும் ஸ்வேதாவும் இருமுறை அழைத்திருந்தனர். இவனே செல்வத்திற்கு அழைக்க எடுத்தவன் மச்சான் free யா டா வெளிய எங்கயாவது போலாமா என்றான். இத உன் தங்கச்சி கேட்டிருந்தா நான் consider பண்ணிருப்பேன் நீ கேக்கறியேடா மச்சான் என்றான் பரத் உடனே கிண்டல் அடேய் நீயெல்லாம் ஒரு நண்பனாடா குடும்பஸ்தனா~ குடும்பஸ்தனா ஆகப் போறேன்னு காட்டிட்ட நல்லா இருடா பதிலுக்கு பேச என்னடா குடும்பஸ்தன் போடா டேய் அதுக்குள்ள குடும்பத்துல இருக்குறவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்க போலருக்கு என்றான் கசந்த குரலில் என்னடா ஆச்சு பரத் நான் வேணும்னா கிளம்பி வரவா மச்சான்

போனதை சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நமக்கு tension தாண்டா என்றான் கவலையாக அவனுக்கு பால் tumbler கொண்டு வந்த ஸ்வேதா அண்ணா அவங்க கிட்டயா பேசுற ஆர்வமாக கேட்க அண்ணா please உன் கிட்ட பேசி முடிச்சதும் எனக்கு கூப்பிட சொல்லேன் please என்றார் ஹம் ஹம் உங்க madam call பண்ண சொல்றாங்க doctor sir நாளைக்கு அங்க வந்துட்டு உன் clinic வரேன் evening உன்ன free பண்ணிக்கோ பரத் என்று phone னை வைத்தான். அடுத்த நொடி அவர் mobile அலற என்ன ஜில்லுமா சாப்டீங்களா பரத் மாமா இல்லடா ஏன் சும்மாதான் பசி இல்லை நீ சாப்டியா ஹம் பொய் சொல்லாதடி பட்டும்மா எப்படி correct ஆ கண்டுபிடிச்சீங்க உன் குரல்லையே தெரியுது என்ன உங்க பெரிய மாமி பேசுன பேச்சுல வயிறும் மனசும் நிறைஞ்சு~ நிரம்பி போச்சாக்கும். இவன் கேட்க அவள் எதிர்முனையில் அமைதியானவள் அம்மாடி தங்கமே

இந்த entertainment இல்லனாலே நமக்கு வந்து ஆஹ் part of the life ல வந்து என்ன சொல்றது bore னு தான் சொல்லணும் இந்த entertainment ஒன்னும் மட்டும் இல்லலைன்னா நமக்கு bore மட்டும் தான் இந்த entertainment வந்து mostly வந்து நம்ம எப்படியெல்லாம் use பண்ணலாம் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒண்ணு வெளிய போயிட்டு விளையாடலாம் அப்படி இல்லன்னா அப்படி இல்லன்னா நம்ம television அதாவது television தொலைகாட்சில வர ஆஹ் இந்த ஒரு entertainment டான விஷயம் அதாவது ஆஹ் news சா இருக்கலாம் sports சா இருக்கலாம் advertisement சா இருக்கலாம் serials சா இருக்காலாம் series சா இருக்கலாம் அப்பறோம் இல்லை movies சா இருக்கலாம் இந்த மாதிரி நமக்கு entertainment காக நிறைய விஷயங்கள வந்து இருக்கு இந்த entertainment வந்து நம்ம எப்படி வந்து use பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் இங்க விஷயம் இந்த உல்கத்துல entertainment அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த life ஏ வந்து ரொம்ப bore bore bore ன்னு தான் சொல்லணும் அப்படி நம்ம வந்து இந்த entertainment வந்து ரொம்ப useful லா இருக்கு so இப்போ வந்து அஹ் எல்லாருக்கும் வந்து entertainment னா எல்லாரும் ஒரே விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்க மாட்டாங்க இந்த entertainment ல வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து jolly யா இருக்கும் entertainment டா இருக்கும் இந்த சின்ன வயசு பசங்களுக்கு mostly வந்து entertainment னா என்னனு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு இந்த adults க்கு இவங்களுக்குலாம் entertainment னா play தானங்க ஒண்ணு mobile games mobile games சா இருக்கலாம் இல்ல outdoor games சா இருக்கலாம் அவங்களுக்கு mostly பொறுத்த வரைக்கும் entertainment அப்படின்னு என்னன்னு பார்த்தா ஆஹ் friends சோட jolly யா இருக்கிறது இந்த playful லா அவங்க விளையாடிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தான் அவங்களுக்குன்னு பார்த்தா தான் இது ரொம்ப entertainment next ஆஹ் நம்ம வீட்டுல இருக்க ladies சா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் யாருக்கா இருந்தாலும் இந்த free time ல இருக்க இந்த serials இது மட்டும் தான் அவங்களுக்கு mostly entertainment டா இருக்கும் இந்த night டு ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆனாலே போதுங்க ஆறு மணில இருந்து serials தான் இந்த இருக்கிற ஒரு ஒரு serials சும் வந்து பார்க்கிறது தான் அவங்களுக்கு time pass சா இருக்கும் இது வந்து அவங்க age category க்கு இருக்கிற ஒரு time pass ன்னு சொல்லலாம் entertainment ன்னு சொல்லலாம் இப்படி நம்ம entertainment வந்து பல category யா பிரிச்சு ஒரு ஒரு age category க்கும் ஒரு ஒரு type ல நம்ம சொல்லலாம் இப்படி வந்து நமக்கு entertainment வந்து இருக்கிறதுனால நமக்கு boreness வந்து வந்து ரொம்ப கம்மி நம்ம இந்த entertainment ட எப்படி எல்லாம் use பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த entertainment மூலமா நம்மளால பல விஷயம் நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் அஹ் because example லா நம்ம வந்து என்ன சொல்றது television ன வந்து நம்ம் எடுத்துபோம் இப்போ நம்ம ல வந்து ஒரு sports channel ல பார்க்கிறோம்னா அந்த sports ல வர்ற player ர பற்றி அந்த games பற்றி அதோட rules ச பற்றி இதை பற்றிலாம் நம்மளால நிறைய informations வந்து நம்மளால gather பண்ணி நம்மளால useful லா அதை வந்து வச்சிக்க முடியும் நம்மளால இது sports க்கு மட்டும் இல்ல general knoeledge னா நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த வந்து ஆஹ் சாதாரனமா நமக்கு வந்து easy யான வழியில வந்து நமக்கு இந்த entertainment வந்து உதவியா இருக்கு இப்படி வந்து இப்போ childrens க்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிகோங்களேன் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு entertainment வந்து என்ன சொல்றது அவங்க சின்ன வயசுல கற்றுக்கிற abcd முதல் கொண்டு அவங்க கத்துக்கிற ஒரு ஒரு விஷயமும் நம்ம visual லா வந்து நம்ம television ல அவங்களுக்கு சொல்லி தரலாம்

அவனுக்கு வந்து entertainment வந்து mobile phone வந்து கொடுத்து பழகுறோம் அப்போ அவன் என்ன் பண்ணுவான் அவனுக்கு பிடிசா விஷயத்த அதாவது cartoons animations இந்த மாதிரி movies வந்து அவன் பார்க்க வந்து start பண்ணுவான் youtube or hotstar anything இப்படி வந்து அவன் பார்க்க வந்து start பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றது அது வந்து அவனுக்கு habit டா மாறிடும் இந்த entertainment இல்லன்னா அவனுக்கு இந்த நாள் வந்து bore அப்படின்ற மாதிரி அவனுக்கு போயிடும் இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து சாப்பிட மாடேங்கிறான்னு வச்சிக்கோங்களேன் வன் சாப்பிடுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் entertainment ஆஹ் காட்ட ஒரு mobile phone ன எடுத்து ஒரு youtube ல ஒரு cartoon வந்து போட்டு விடுவோணு வச்சிகோங்களேன் இப்போ நம்ம cartoon songs சோ இல்ல ஒரு movie யோ சின்னதா ஒரு animation ல ஒரு போட்டு விடுறோம் அதை பார்த்துட்டு அவன்ன எப்படியோ நம்ம சாப்பிட வச்சிடுறோம் but அந்த time க்கு வந்து அவனுக்கு அது entertainment டா இருக்கும் இது வந்து day today வந்து நம்ம வந்து follow பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சிகோங்களேன் இது வந்து அவனுக்கு ஒரு habit இதை habit டா மாத்துறதும் entertainment entertainment டா வச்சி அவன் use பண்ணிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அது childrens க்கு தெரியாது அது எந்த அளவுக்கு affect வந்து ஆஹ் அவனுக்கு ஏற்படுதோம் அப்படின்னு ஆனா நமக்கு வந்து தெரியும் இது ஒரு limit cross பண்னா இது ஒரு affect இல்ல addict அப்படின்னு இந்த entertainment வந்து mobiles ச mobile வந்து இந்த children சின்ன பசங்க கிட்ட நம்ம எப்படி use பண்ணனும் எவ்வளோ use பண்ணனும் எதுகாக use பண்ணனும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நல்லா use பண்ணனும் okay வா இல்லனா நம்ம entertainment பண்றோம்னு நினைச்சி அவங்க life வந்து entertainment ஆகிடும் so இப்படி அந்த entertainment வந்து இல்லன்னா the total life is bore for chindrens க்கு மட்டும் இல்லை adults க்கும் தான் இப்போ இருக்கிற adults ட யாருகிட்டனா phone இல்லாம இருக்கா definitely not know ஆஹ் definitely இல்ல ஒவ்வொருத்தரு ஒவ்வொருத்தர் கிட்டையும் எதாவது ஒரு விஷயத்துகாக தேவைக்காக வந்து mobile phones வந்து எல்லாரும் வச்சி கிட்டு இருக்காங்க இபோ ஆஹ் இப்போ school படிக்கிற பசங்க கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரும் mostle வந்து mobile phones வந்து use பண்றாங்க நம்ம எடுத்துக்கிடோம்னு வச்சிக்கோங்களேன் இந்த inetrnet ல பார்த்தோம்னா நிறைய whatsapp சு

அப்போ அவங்க எந்த அளவுக்கு வந்து இந்த mobiles மேல அவங்களுக்கு மோகம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ most டா வந்து education purpose ல use பண்ணறத விட

அதாவது இந்த mobile phone usage வந்து education க்கு அதிகமா use ஆகுதா இல்ல entertainment க்கு வந்து அதிகமா use ஆகுது அப்படின்னு வந்து நம்ம ஒரு research சே எடுத்தோம்னா definitely வந்து இது entertainment கு தான் அதிகமா வந்து use பண்ணிட்டு இருக்காங்க அது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு வந்து சொல்றாங்க so இந்த mobile phones வந்து தேவைக்கு use பண்ணனும் தேவைக்கு அளவுக்கு அதிகமா use பண்ணோம்னா அது வந்து நிறைய effects சு நிறைய ஒரு விளைவுகள வந்து அது நமக்கு தான் ஏற்படுத்தும் தப்பா ஏற்படுத்தோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் so mobile வந்து நம்ம ரொம்ப ஒரு அளவு தான் use பண்ணனும் அதே மாதிரி இந்த addicts வந்து என்ன சொல்றது இந்த time pass காக நிரைய movies சு web series சு இதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க so இந்த example க்கு இந்த corona time னே எடுத்துகோங்களேன் இந்த corona time ல நிரைய web series சு series சு இந்த நிறைய movie hollywood movie bollywood movie tollywood இப்படின்னு நிறைய industries வந்து நிறைய movies வந்து இந்த corona time ல launch பண்ணாங்க அதாவது ரொம்ப gap இருந்துச்சு but என்ன பண்றது இந்த gap ப வந்து சரிகட்ட அவங்க நிறைய series இந்த money heist டு நிறைய series வந்து விட்டாங்க so ஆஹ் அவங்க வந்து என்ன பண்ணாங்க இந்த mobile addiction வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா ஆகிடுச்சு addiction ன்னு சொல்ல முடியாது அது ஒரு habit daily routine னா மாறிடுச்சு இப்போ so இந்த series பார்க்க ஆரம்மிச்சாங்கன்னா one hour eight hours nine hours அதாவது அப்படியே continuous சா உட்கார்ந்து பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுகு அந்த series வந்து அவ்வளோ interest டா கொண்டு போறாங்க இப்போதைக்கு mostly யார்கிட்டையும் வந்து இந்த internet system அதிகம் இல்லாம்ம யாரும் இருக்க மாட்டாங்க mostly ninety nine percentage everyone use mobile phone ஏன்னா அதோட கட்டாயம் வந்து அவ்வளோ இருக்கு அது தேவைக்கு use பண்றத விட தேவைக்கு அதிகமாவே எல்லாரும் use பண்றாங்க so இது entertainment ட ஆஹ் தாண்டியும் பேசுற ஒரு விஷயமா இருக்கும் அப்படினு வந்து நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நாம்ம இந்த old age people வயசானவங்கன்னு பார்த்தா mostly வந்து என்ன சொல்றது அவங்களுக்கு entertainment பார்த்தா என்னவா இருக்குன்னு என்னவா இருக்கும் உங்களுக்கு entertainment அப்படின்னு பார்த்தா பேர பசங்க கூட விளையாடுறது அழகா உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்கிறது இந்த மாதிரி புது புதுசா உட்கார்ந்துட்டு அவங்க கூட அதிகமா பேசுறது time spend பண்றது சின்ன பசங்கள அதாவது அவங்க பேர பசங்கள கவனிச்சிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்கு entertainment டா இருக்கும் இந்த old age people க்கு இப்படி இந்த entertainment வந்து நம்ம entire whole life எல்லாருக்குமே ஆஹ் வந்து ரொம்ப முக்கியமா முந்தி இருக்கு ஏன்னா entertainment இல்லன்னா நம்ம யாருக்கு வந்து என்ன சொல்ல life ஓட next step வந்து என்னனே தெரியறது இல்ல ரொம்ப boring கா இருக்கும் so இந்த mostly இந்த entertainment வந்து எந்தெந்த category age of people க்கு எவ்வளோ எவ்வளோ necessary இருக்கு இல்ல அப்படின்னு வந்து நமக்கு தெரியும்